ஃபுல்லா சுத்தி இது புல்லா இருக்குது.

இது ஒரு கடலு இந்த கடல்ல அலை அடிச்சுட்டு வருது.

இந்த படத்துல ஒரு கோபுர வீடு மாதிரி ஒன்னு இருக்குது.

வைய்லட் கலர் டிரஸ் போட்டு ரெண்டு பேரு நிக்குறாங்க கிறீன் கலர் டிரஸ் போட்டு ஒருத்தவங்க நிக்குறாங்க.

நெறைய வண்டி எல்லா இருக்குது ஒரு ஆட்டோ நிக்குது.

இந்த போர்டுல ஃபுல்லா புட் ஐட்டங்களா இருக்குது.

ஒரு போர்டு வச்சிருக்காங்க கேமரா மாட்டி இருக்காங்க.

மேல ஒரு லைட் எரிது இன்னொரு டியுப்லைட் இருக்குது அது அரியில்ல.

டிரஸ்ல நிறைய மாடல் இருக்கிற மாதிரி இருக்குது.

நிறைய தூன் இருக்கு அந்த தூன்ல எல்லா பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சு இருக்காங்க.

இது ஒரு ஏ_டி_எம் இந்த ஏ_டி_எம் மேல பேங்க் இருக்குது.

பச்ச கலர் சாரி கட்டிட்டு ஒருத்தங்க போறாங்க.

இது ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராம் மாதிரி இருக்குது அதுல மேல பெருசா பி_டி வேர்ல்ட் ஸ்கூல்னு போட்டுருக்காங்க.